தேர்ந்தெடுக்குறாங்க இல்லமைலாம் அவுங்க எதுக்கு குறுக்கு வழிய தேர்ந்தெடுக்க மாடங்கல அதுவும் ஒரு reason ஆ இருக்குது பாரு ஆனா இதுலயே வந்து குறுக்கு வழில போற பிள்ளைங்கலும் இருக்காங்க ஆனா நேர்வழில போய் நல்ல ஒரு நிலமைக்கு ஆளான பிள்ளைங்களும் இருக்காங்க எத்தனையோ பிள்ளைங்க நேர்வழில போய் இப்ப ஒரு நல்ல நிலமைக்கு வந்திருக்காங்க நீயே சொல்லு ஏனா குறுக்கு வழியோட நல்ல வழில போற பிள்ளைங்க தான் வழ்க்கைல வந்து முன்னுக்கு வரும் முன்னுக்கு வந்து நல்ல ஒரு இப்ப குறுக்கு வழில போனவுங்க எதாவது ஒரு வேலை அவுங்களுக்கு தெரிலைனா அவுங்க வந்து தட்டுத்தடுமாரி அவுங்க கீழ தான் விழுவாங்கலே தவிர மேல போகமட்டாங்க கீழ வந்திருவாங்க ஆனா இதுவே நேர் வழில போனவுங்கனா அவுங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்டி போலாம் நம்ம என்ன பன்ன இப்டி இருக்கலாம் அப்டினு தெறின்சு அவுங்க வந்து நேர்வழில போவாங்க அதுனாலயே வந்து என்னதுனா நேர்வழில இப்போ நல்லது இருக்குது ஆனா குறுக்கு வழில போனவுங்க கீழ தான் வருவாங்க திருப்பி மேல போயிட்டு இருக்கமாட்டாங்க வெட்டிக்கு வெட்டிக்கான பாதைல அவுங்க போகமாட்டாங்களே தெரிய தவிர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 குறுக்கு வழில போவாங்க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 ஆஹ் பிரச்சனைகள் வரும் இத எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒவ்வொரு இத கண்டுபிடிச்சு அத வந்து நம்ம தீர்த்து அந்த மாரி தான் போயிட்டு இருப்போம் ஏன்ன நிறையா தடைகள் இப்ப நேர ஒரு நம்ம ஒரு நல்ல விஷயத்தையே செய்ய ஏசப்பா நல்ல விஷயத்த செய்ய போறோம் அப்டினா அவுங்க வந்து நேரே தான் போவாங்க நேர நேர் வழில போகும்போது நிறையா நிறையா பிரச்சனைகள் நிறையா நிறையா தடைகள் இந்த மாதிரிலாம் வந்து வந்து வந்து வந்து அந்த பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ண இது பண்னிருப்பாங்க தடைய எப்டி தாண்டி போனும் அத எப்டி பொறுமையா நம்ம வந்து handle பண்ணனும் அப்டீங்றது எல்லாத்தையுமே வந்து அவுங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க அதயெல்லாம் எப்டி நம்ம தாண்டி போறது அப்டிங்கிறத வந்து அவுங்க யோசிச்சு வச்சிருப்பங்க ஹம் யோசிச்சு வச்சிருப்பங்க சரியா அப் வந்து இந்த பிரச்சன வந்தா இன்னொரு விஷயத்த நம்ம பண்ணும்போது இந்த பிரச்சன வந்தா நம்ம வந்து இப்படி பண்ணலாம் இந்த இத பன்னுனா அவுங்கலுக்கு இத வந்து நம்ம சரி ஆயிரும் அப்டிங்கிறது வந்து அவுங்களுக்கு தெரியும் So அப்போ அவுங்க வந்து easy அ வந்து last வர பிரச்சனையுமே வந்து easy யா அவுங்க handle பண்ணிருவாங்க ஆனா குறுக்கு வழில போகும்போது அவுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அவுங்க வந்து பாதி வழிலையே வந்து ஒரு வெற்றி அடஞ்சிருவாங்க அப்ப அவுங்களுக்கு வந்து அந்த வெற்றி வந்து easy யா கிடைச்ச மாதிரி இருக்கும் last போகும்போது எதோ ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஒரு சின்ன ஒரு தடை எதோ ஒன்னு வந்தாலும் அவுங்க வந்து ஐயையோ இத என்ன பன்றது இத எப்டி பன்றது எனக்கு தெரியலையே அப்டிங்ற மாதிரி அந்த இடத்துல அவுங்க வந்து ஒரு குழப்பம் அடைஞ்சிருவாங்க ஒரு தோல்வி அடைஞ்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஆயிரும் ஏன்னா இப்ப உள்ள முறைகளும் வந்து இப்ப உள்ள கல்வி முறைகளும் வந்து நமக்கு வந்து அததான் சொல்லி தந்துகிட்டே இருக்குது பாரு என்ன பன்றது யோசிச்சு பாரு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 முன்னாடி உள்ள ஆசிரியார்கள் எல்லாருமே வந்துட்டு correct ஆ சொல்லி குடுத்தாங்க correct ஆ இப்ப இந்த line க்கு அடுத்தது இந்த line தான் இந்த formula க்கு அடுத்து formula அப்ப்டிங்குறது வந்து நம்ம correct ஆ போட்டு தான் பன்னுணோம் அப்ப்டிங்ற மாரி சொல்லி கொடுத்தாங்க ஆனா இப்ப உள்ள காலகாட்டதுல ஒரு calculator அ கைல குடுத்துருவாங்க இந்த இதுல வந்து இந்த ரெண்டு பொத்தான நீ press பண்ணீனா இது வந்துரும் அப்ப நீ easy ஆ இத நீ calculate பண்ண்ணிக்கலாம் இத நீ தனியா ஒக்காந்து பண்ணிகிட்டு இருக்க தேவயில்ல அதேமாதிரி நிறைய குறுக்கு இது இருக்கு short keys னு வச்சு இருப்பாங்க அப்போ இதெல்லாம் இப்போ நம்ம computer லயே வந்து excel mic இதெல்லாம் use பண்ணும் போது excel லு அப்றோம் word இந்த மாரிலாம் use பண்ணும்போது நிறைய short keys குடுத்திருப்பாங்க இந்த மாதிரி வழ்க்கைலயும் வந்துட்டு இதெல்லம் இந்த method எல்லாம் தான் அவுங்க கத்து குடுப்பாங்க correct ஆன ஒரு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 நம்ம வந்து இத பண்ணாம இந்த இடத்துல எப்டி தப்பிக்க முடியும் அப்டினு தான் யோசிக்குது இத வந்து நம்ம நேர்மையா எப்டி கையால முடியும் அப்டினு அந்த பிள்ளைங்க வந்து யோசிக்குறது இல்ல அந்த பெற்றோருமே கூட அந்த மாரி யோசிக்குறது இல்ல இப்ப van ல ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கு போகுது படிக்க போகுது அப்டினா அதுல இருக்குற ஒரு அந்த van ல ஏத்தி விடுறதுக்குனு அப்டின்னு ஒரு பாதுக்காப்பா ஒரு ஆள வந்து இருத்திருப்பாங்க அந்த ஆளுக்கு வந்து அந்த பிள்ளைய என் பிள்ளைய நல்ல பாத்துகோங்க அப்டினு ஒரு கொஞ்சம் ரூபா குடுகுறது இது இது என்ன சொல்றது இதுவும் ஒரு குறுக்கு வழி தான் அப்ப அவுங்க என்ன சொல்லுவாங்க இவுங்க நமக்கு வந்து காசு குடுத்துருக்கங்க so இந்த பிள்ளைய நம்ம நல்ல பாத்துக்கனும் அப்டினு நினைச்சுட்டு சில நேரத்துல வந்து வேர பிள்ளைங்கல கவனிக்காம விற்றுவாங்க இது வந்து அந்த மாரிலாம் நம்ம குடுக்காம நேர்வழில நம்ம விடும்போது ஏன்னா அந்த அவுங்கல நேமிச்சு இருக்குறதே வந்து எல்ல பிள்ளைங்களையும் பாத்துகனும்

நல்ல ஒரு இதுக்காண்டி தான நியமிச்சிருக்காங்க அவுங்களுக்கு கண்டிப்பா அவுங்க வந்து அவுங்களுக்கு உள்ள ஊதியத்த அவுங்களுக்கு குடுக்கதான் செய்வாங்க அத வந்து இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளமாட்டங்க ஏன்னா ஏன் பிள்ளைய நல்லா பத்துக்கனும் அப்டினு சொல்லிட்டு அவுங்களுக்கு கொஞ்சம் காசு குடுத்துட்டு வந்திருவாங்க இது வந்து என்ன பன்னனும் அது அவுங்களுக்கு ஒரு பழக்கமா மாரி ஆஹ் வேற எதாச்சும் பெற்றோர்மார்களாம் இப்டி regular ஆ வரவுங்க கிட்ட அவுங்கலே காசு கேப்பாங்க நீங்க கொஞ்சம் காசு குடுங்க

என் friend என் நண்பனோட அம்மா வந்து இந்த மாதிரி காசு குடுக்குறாங்க காசு குடுக்குறாங்க அதுனால வந்து அவன வந்து நல்லா பாத்துகிறாங்க அவனுக்கு chocolate லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதுனால நீங்களும் வந்து அவுங்களுக்கு காசு கொடுங்க அப்டின்னு அந்த சின்ன பிள்ளைங்கலோட மனசுலையும் வந்து ஒரு நஞ்ச வந்து அவுங்க விதைக்குற மாரி தான் இருக்கு இதே இது இது எல்லாமே வந்து நம்மளமாதிரி நல்லா படிச்சு இருக்குற பெற்றோர் தான் பண்றாங்க ஏன்னா முன்னாடி காலத்துல ஏழை மக்களா தான் இருந்தாங்க சரியா அப்போ அவுங்களுக்கு இந்த அளவுக்கு காசு யாருகிட்டையும் இருக்காது

ஆனா இந்த தலமுறைல வந்து முக்காவாசி எல்லாப் பெற்றோருமே வந்து படிச்சாச்சு ஒரு நல்ல ஒரு education ல

படிக்கல அப்டினாலும் அந்த வாசிக் ஓரளவுக்கு அந்த மக்களுக்கு வந்து எழுத படிக்க வாசிக்க எல்லாமே தெரியும் புரிஞ்சுகொள்ற அறிவு எல்லாமே இருக்கு அப்போ இப்ப என்னோட அம்மாவே கூட ஒரு பன்ரெண்டாம class pass பண்ணிருக்காங்க அதுக்கப்பறம் college ல வந்து ஒரு ரெண்டு வருஷம் போய்யிருக்காங்க சரி அப்ப அதுக்கு ஏத்த அளவுல அறிவு இருக்கதான் செய்யுது அவுங்களுக்கு அடுத்த generation எல்லாமே வந்து நல்லா படிக்கதான் செஞ்சிருக்காங்க இந்த மக்கள் தான் இந்த மாரி பன்றாங்க

அந்த மாதிரியேதான் சொல்லனும் ஆனா இப்ப உள்ள இந்த education இந்த பெற்றொர்கள் தான் முதல்ல வந்துட்டு இந்த எல்லாரையுமே இந்த ஒலுங்க வந்து கல்வி முறைய புரிஞ்சிக்காம எல்லாறையுமே கெடுக்குறதே ஆமா ஆமா இப்ப வந்து பெற்றோர்கள் தான் தான் இந்த பிள்ளைக்கு வந்து என்னனா ஒரு பிள்ளைக்கு வந்து இதுதான் படிக்கனும்னு ஆசை இருக்கு சின்ன வயசுல இருந்தே இது எனக்கு வந்து இது தான் படிக்கனும் அப்டினு ஒரு ஆசை இருக்கும் இப்ப பெற்றோர்கள் என்ன பண்றாங்கனா இப்ப வந்து பிள்ளைங்க வந்து என்னதுனா அவுங்க படிக்க முடியல

அப்டினு சொல்லி பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லாததுலயே கொண்டு விடுராங்களே தவிர அவுங்களுக்கு பிடிச்சதுல படிக்க விடமற்றாங்க இப்ப ஒரு பிள்ளைக்கு வேனும்னா பாரு அந்த இது இது இது biology படிக்க விருப்பம் இருக்காது நிறைய பிள்ளைகளுக்கு வேர எதாவது subject ல fashion designing ஓ இல்ல வேர எதவாது படிக்குறதுக்கு ஆசையா இருக்கும் ஆனா அந்த பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கனு தெறியுமா நீ வந்து இது தான் படிக்கனும் இது படிச்சா தான் உனக்கு நான் வந்து doctor ஆவோ nursing க்கோ விடமுடியும் அப்டின்னு சொல்லி நெறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்கள வந்து திணிச்சி இந்த இதுல அவங்களுக்கு பிடிச்சத படிக்காம புடிக்காதது படிக்க வைக்குறாங்க இப்டி நிறைய பிள்ளைங்க வந்து mark வந்து எடுக்குறதுல கம்மியா வராங்க ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு அவுங்களுக்கு தெறியும் நான் என்ன படிச்சா என்னால படிக்க முடியும் எது என்னால படிக்க முடியும் அவங்களுக்கு தெரியும்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

அப்ப என்ன சொல்றது அந்த பிள்ளைங்களும் வந்து படிக்குறதுக்கும் வந்து சிரமப்படுது அதுவும் இல்லாமா easy யா எப்டியாவது நம்ம படிக்க முடியுமா நம்ம எதாச்சும் வந்து trick பண்ணி இல்லைனா பாத்து எழுதி படிக்காம எப்டியவது pass ஆகி போயிறமுடியுமா அப்டிங்ற வந்து ஒரு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 இது பண்ணிறலாம் அப்டிங்றமாரி அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒரு குறுக்கு வழிய தேடி போக ஆரமிச்சிருச்சு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

ஆஹ் நான் நல்லா இருக்கேன் பிரியா நீ எப்படி இருக்க நானும் நநல்லா இருக்கேன் சோபி வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க சோபி அங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்ல இருக்காங்க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

ஆஹ் சரி சோபி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோபி ஆமா பிரியா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல

ஆமா ஆமா ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு நீ சொன்ன மாதிரி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 அப்படியா நானும் சென்னையிலதான் இருக்கேன்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

நான் சேர்ந்து ஒரு ரெண்டு மாசம்தான் இருக்கும் அதனால தான் நம்ம correct டா நம்ம இப்ப பார்க்கணும்னு நமக்கு இருந்திருக்கு போல பரவாயில்லை சோபி அதுக்கப்புறம் நாம அடிக்கடி சந்திச்சுக்கலாம் ஆஹ் அடிக்கடி இனிமே பார்த்துக்கலாம் சோபி அலுவலகத்துல வேலைலாம் எப்படி இருக்கு

அப்புறம் போகப் போக இப்பதான் கொஞ்சம் பழகியிருக்கு கண்டிப்பா சோபி ஒரு first நமக்கு கஷ்டமா ஆஹ் நம்ம செய்யறதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வருது நம்ம செய்யறதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வருது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

நீ அதனாலதான் நீ இந்த அளவுக்கு வந்து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 அண்ணன் தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க

ஹம் இனிமே நம்ம கொஞ்சம் அடிக்கடி வந்து பாத்துக்கலாம் சோபி கண்டிப்பா கண்டிப்பா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 ஹம் கண்டிப்பா அதே மாதிரி நம்மளோட school ல பள்ளிப் பருவத்தை வந்து மறக்கவே முடியாது சோபி ஆமா ஆமா பல ந~ ஒ~ ஒ~ கொஞ்சம் நஞ்சமா நம்ம எல்லாம் சேட்டை பண்ணிருக்கோம் அப்போ நிறைய விஷயம் பண்ணிருக்கோம் எதையுமே மறக்கவே முடியாது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 சொல்லுங்க சோபி நமக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தமிழய்யா ஞாபகம் இருக்கா ஆமா அவரோட அவரோட திருக்குறள் அந்த திருக்குறளை வந்து அதை சொல்ற விதம் நம்ப அதனாலதான் வந்து தமிழ்ல வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ப புலமை வாய்ந்ததா இருக்கும்னு நினைக்கிறோம் அவங்க அவ்வளவு அழகா correct ஆ சொல்லி கொடுப்பாரு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

ஆமா ஆமா கண்டிப்பா ஹம் நமக்கு அதே மாதிரி எழுதி~ எழுதுறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிழை இல்லாம எழுதுறதுக்கு எல்லாம் வந்துமே சொல்லிக் கொடுப்பாரு எழுத்து பயிற்சி அவர் இந்த அளவுக்கு நமக்கு சொல்லித் தரலைன்னா இப்ப நம்ம தமிழ்ல அந்த அளவுக்கு நம்மளால ப~ correct ஆ பேசவும் தெரிஞ்சிருக்காது அந்த கால் வாங்குற எழுத்து எல்லாம் நமக்கு வந்து தெரியாது அதை அவரு அழகா வந்து எப்படி எல்லாம் எந்த இடத்துல கால் வாங்கணும் எந்த இடத்துலகால் வாங்கக் கூடாது அதெல்லாம் வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி நம்மளோட school நண்பர்களையும் வந்து மறக்கவே முடியாதுல்ல

நிறைய இன்னும் நிறைய பேர் gang ஆ நிறைய jolly ஆ இருப்போம்ல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 கண்டிப்பா அதுவும் நம்ம வந்து நம்ம ரெண்டு பேருதான் நம்ம gang ல வந்து அமைதியா இருப்போம் மத்த எல்லாருமே வந்து ஆஹ் வாலு பண்ணுவாளுக இப்ப அவளுகளை எல்லாம் நம்மனால வந்து பார்க்கவே முடியலை ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த school பள்ளி ஆஹ் இந்த பள்ளி பருவத்தை நம்பனால வந்து திரும்ப கொண்டுட்டு கூட வர முடியாது அந்த அளவுக்கு நம்ம jolly யா இருந்தோம் இப்போ உன்னை பார்க்கும் போதுதான் இவ்வளவு ஞாபகம் வருது நம்மளோட school life அடுத்தது college ல நம்ம படிச்சது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 ஆமா ஆமா இப்போ அஹ் நம்ம வேலைக்கு போறதனால அதுவே திருப்பி திருப்பி வீடு வேலை வேலை வீடுன்னு சும்மா அதுவே நம்ம பண்ணிட்டு இருக்கறதுனால அந்த பழைய நியாபகம் எல்லாம் நினைச்சு பார்க்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப அதே மாதிரி அந்த இடைவெளி விடுவாங்க இல்ல அந்த time ல எல்லாம் போயிட்டு அந்த one rupee two rupees வச்சிட்டு நம்ம அந்த மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிடுற அனுபவம்லாம், பயங்கரமா இருக்கும் இல்ல ஆமா நான் வந்து காசே கொண்டு வர மாட்டேன் எனக்காக நீதானே வாங்கிதருவ

ஆஹ் காலையில ஒரு time மதியம் ஒரு time ஆஹ் சாய்ந்தரம் ஒரு time வாங்கி சாப்பிடுவோம் அதெல்லாம் மறக்க முடியாது இப்பெல்லாம் அந்த காசு வந்து நமக்கு வந்து அது எங்க இருக்குன்னே தெரியலே அந்த மாதிரி ஒரு நினைவுகள் எல்லாம் ஆமா இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு தான் காசு இருந்தாலும் அந்த அந்த நேரத்திலே நம்ம அந்த ஒரு ரூபாயை வச்சு நம்ம வாங்கின அந்த அந்த தின்பண்டம் எல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது அதோட சுவை எல்லாம் ஆமா பயங்கரம இருக்கும்ல இப்ப எல்லாம் எந்த தீனி வாங்கி சாப்பிட்டாலும் அந்த taste க்கு வந்து இல்ல நமக்கு காசு இல்லாம புடுங்கி வாங்கி சாப்பிடுறதுல அவ்ளோ ஒரு நல்லா இருந்துச்சு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

அதே மாதிரி நம்ம school ல PT period விளையாட்டு period விடுவாங்கல்ல பயங்கரமா இருக்கும் இல்ல எல்லாம் அதுல ஏறி இதுல ஏறி குதிச்சிகிட்டு இருப்போம்ல jolly யா

எனக்கு எனக்கும் எனக்கும் உனக்கும் தானே அதிகமா அந்த வி~ விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்துச்சு இல்ல அதிக நேரம் நம்ம அந்த மை~ விளையாட்டு மைதானத்துல தான் இருந்தோம் நம்ம

அந்த ஒரு period வி~ விடலைன்னா அவ்வளவுதான் நமக்கு face எல்லாம் அப்படி மாறிடும் jolly ஆ சுத்தி சுத்தி விளையாடுவோம் kho kho, kabaddi எவ்வளவு jolly ஆ விளையாடுவோம் அதுல அடிபட்டா கூட நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது எந்திரிச்சு மறுபடியும் விளையாடுவோம் இப்போ ஒரு சின்ன காயம்ன்னா பிள்ளைங்க அழுவ ஆரம்பிச்சறாங்க இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் நம்ம எவ்ளோ காயம் அடியெல்லாம் பட்டிருக்கோம் எவ்ளோ jo~ விளையாடுறதுக்கு, நேரமே கிடைக்க மாட்டேங்குது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 வீட்டுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறோம் தூங்குறோம் இந்த மாதிரி காலம் போயிட்டு இருக்கு இப்போ உன்னை நீ பார்க்கும் போதுதான் அந்த ஒவ்வொரு இதும் நினைப்பு வருது பரவாயில்லை சோபி இந்த நினைவுகள்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சோபி அதே மாதிரி நம்ம மதிய சாப்பாடு ஞாபகம் இருக்கா வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வராம share பண்ணி சாப்பிட்டுக்கறது

இல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் school சாப்பாடு வாங்கிப்போம் அவங்க குடுக்குற ஒரு முட்டைக்கு செம்மையா இருக்கும் அது எனக்கு ஒரு

ஆமா எனக்கு எனக்கு ஒரு time எல்லாம் என் பேரு வந்து அப்ப எல்லாம் வந்து இப்ப எல்லாத்துக்கும் முட்டை போடுறாங்க அப்பெல்லாம், இந்த சத்துணவிலே சாப்பிட்டா மட்டும்தான் முட்டை போடுவாங்க எனக்கு ஒரு time என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல என் பேரு முட்டை பேர்ல வந்து என் பேரு இல்ல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 முட்டை இல்லன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த அப்புறம் அந்த ஆயா அம்மா திருப்பி கூப்பிட்டு குடுத்தாங்கல்ல அதை பார்க்கும் போது எனக்கு அப்படியே கொண்டு போய் நான் எங்க அம்மாவுக்கு கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா தட்டு எல்லாம் தூக்கிட்டு வீட்டுல போய் வச்சு சாப்பிட்டு வருவோம்ல ஆமா ஆமா பிரியா school life ல நம்மளால அதெல்லாம் மறக்கவே முடியாது திருப்பி அந்த அந்த அந்த மாதிரி நாட்களை நம்ம enjoy பண்றதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் ஆமா நம்ம school ல சதீஷ்ங்கிறவன் நல்லா படிப்பான்ல இப்ப அவன் என்ன பண்றான்னு தெரியல ஆஹ் ஆமா அவன் அப்பவே ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான் நம்ம ஓரளவுக்கு சுமாரா படிச்சே நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அவன் நல்லா பயங்கர brilliant ஆ இருப்பான் இப்ப என்ன பண்றான்னே தெரியலே ஏதாவது அவன பத்தி உனக்கு தெரியுமா சோபி இல்ல இல்ல அவன் எங்க இருக்கான்னு எனக்கும் சரியா தெரியலை ஹம் யாருமே இப்ப உன்கிட்ட பேசறது இல்லை நம்ம school life college life ல அவங்க touch ல இருக்காங்களா இல்ல சோபி நம்மளே ரொம்ப வருஷம் கழிச்சுத்தானே பார்த்திருக்கோம் பாத்திருக்கோம் இப்ப ஓரளவுக்கு இப்ப அதான் சொல்றேன் நான் பாக்கும்போது ஒவ்வொரு நினைவும் school life college life அதெல்லாம் வந்து மறுபடியும் recall பண்ற மாதிரியே இருக்கு பரவாயில்ல சோபி

பயங்கரம் அதெல்லாம் மறக்க முடியுமா school க்கு அடுத்த step வந்து college தான் college ல நம்ம பண்ற ஒவ்வொண்ணும் ரெண்டு ரெண்டு period ஏதாவது சேர்ந்து வந்துச்சுன்னா cut அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஆனா அதுல நல்லா படிப்போம் அதுதான் பெரிய விஷயம் எந்த ஒரு இதுலயுமே fail ஆகாம pass ஆவோம் அதெல்லாம் நினைச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது அதே மாதிரி நம்மளோட semester தேர்வெல்லாம் நம்மளால மறக்க முடியாது இல்லை ஆஹ் கண்டிப்பா என்னதான் நம்ம விளையாட்டுத்தனமா விளையாடிட்டே இருந்தாலும் அதே சமயம் நம்ம நல்லா படிச்சனாலதானே நல்ல மதிப்பெண் அது எப்படி படிப்போம் அந்த கடைசி ஒரு நாள்ல படிப்போம் ஆனா நல்ல marks score பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா நீ கூட ஒரு அளவுக்கு படிப்ப நான்லாம் அந்த கடைசி ஒரே நாள் தான் படிப்பேன் படிச்சுட்டு நல்ல mark எடுப்பேன் நம்ம எல்லாம் நல்லா படிச்சிருந்தோம்ன்னா இன்னும் எவ்வளவு mark எடுத்திருப்போம்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 ஆஹ் தேர்வுக்கு முன்னாடி நாள்தான் உட்கார்ந்து அதை நல்லா படிக்க ஆரம்பிப்போம் நம்ம முன்னாடி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 முடிச்சிட்டு வந்த உடனே சாமி நம்ம வேண்டாத சாமி இருக்காது எல்லா கடவுளையும் கூப்பிட்டா எல்லா கடவுளும் வந்து அங்க நிப்பாரு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

கல்லூரி முதல்வர் அவங்க நம்மள கூப்பிட்டு ஒவ்வொரு time மும் இந்த மாதிரி படிங்க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 ஆமா ஆமா அவங்க சொன்ன அறிவுரையில நம்ம வந்து அஹ் பின்பற்றினனாலதான் வந்து நம்மளால எல்லாத்தையும் easy ஆ இப்ப பண்ண முடியுது நல்ல நிலைமையிலயும் நம்ம இருக்கோம் அதை நம்ம அப்ப செய்யாம இருந்திருந்தோம்ன்னா இப்ப நம்ம என்ன நிலைமையில இருந்திருப்போம்ன்னே எனக்கு தெரியலை அவங்க நமக்கு எல்லாமே நல்லதுதான் சொல்லியிருக்காங்க ஆமா அதே மாதிரி நம்ம leave கேட்டோம்ன்னா தரவே மாட்டாங்கல்ல சோபி போய் நின்னுட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நமக்கு leave ஏ தர மாட்டாங்க நம்ம அப்படி பொய் சொல்லுவோம் இருந்தாலுமே நமக்கு leave தர மாட்டாங்க எப்பிடி போய் நிப்போம் ஒரு நாள்ல அந்த leave போடறதுக்கும் நம்ம எவ்ளோ ஆஹ் காரணங்கள் சொல்லுவோம் அவங்கள்ட்ட அப்படி இருந்தும் அவங்க கண்டுபுடிச்சிருவாங்க ஆமா அதே மாதிரி fees கொடுக்கலைன்னா exam எழுத மாட்டாங்க அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மிரட்டுவாங்க ஆனா எழுத விட்டுருவாங்க ஆனா மிரட்டுவாங்க நீங்க fees குடுத்தாதான் வந்து exam எழுதணும் இல்லைன்னா எழுதக்கூடாது நம்ம இவ்வளவு கஷ்டத்தை மீறி நம்ம fees கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆனா இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நமக்கு fees கட்டி நம்மளை படிக்க வச்சு நாமெல்லாம் நம்ம இவ்வளவு நல்ல நிலைமையில இருக்கோம்

ஆமா அதே மாதிரி இது ஞாபகம் இருக்கா நம்ம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 ஐயோ நம்ம அதுக்காகதானே இந்த மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம் அத~ அதை வாங்கி நம்ம கையால வாங்கின அந்த அனுபவம் வந்து என்னால மறக்கவே முடியாது ரொம்ப அற்புதமான நாள் அது ஆமா அது எல்லாத்தையும் அந்த நமக்கு அந்த degree வாங்கும்போது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 அது மட்டும் இல்லை நம்ம பள்ளிப் பருவ~ பருவத்திலே எடுத்த group photo அப்புறம் நம்ம college ல எடுத்தது அந்த மாதிரி இருக்கு எல்லாமே நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் அது எல்லாமே நம்மளுக்கு இப்ப உன்ன பார்க்கும் போதுதான் அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்ப வந்துருச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோபி